அதுல பிங்க் கலர் ஷர்ட்ருக்கு கிரீன் கலர் ஷர்ட்ருக்கு .

அவர் மேல நாளஞ்சு பேக் இருக்குது ப்ளாக் கலர் பேக் இருக்கு.

ரைட் சைடுல அப்துல்கலாம் ஃபோட்டோ மாட்டிருக்காங்க.

அதுக்கு பக்கத்தில ஒரு சேர் ருக்குது.

இந்த பக்கத்துல நெறைய செடிங்கலா இருக்கு.

இது முதுமலை டைகர் ரிசர்வு .

ஈகோ டூரிசம் அப்டின்னு அங்கொரு போர்டு வச்சிருக்காங்க.

ஏதோ ஒரு பெரிய பில்டிங் இருக்குதிங்க.

அங்க ஒரு நாலஞ்சு பேர் நிக்கிறாங்க.

இந்த ட்ராக்டர் ப்ளூ கலரு --

அதுக்கு பக்கத்துல ஒரு ரெட் கலர் லாரி குட்டியா வண்டி டெம்போ மாரி நிக்குது.

இங்க இருந்து நெறைய பேசஞ்சர்ஸ்லா போறாங்க.

இங்க ஒரு பெரிய கம்பி ஒன்னு தெரியிது.

உள்ள ஓர் ரெண்டு பேர் நிக்கறாங்க.

ஒரு ரெண்டு பேர் ஜம்ப் பண்ணி குதிக்கிறாங்க தண்ணில.

இங்க நறைய செடிங்களா எரிஞ்சிட்டு பொகையா இருக்கு.

அங்க ஒர் பெரிய மரோ ஒன்ருக்கு.

அது கிட்ட ஓரு ரெண்டு மூணு பேர் நிக்கறாங்க.

இங்க ஒரு லைட் லேம்ப் இருக்கு.

இங்க ஒருத்தர் பைக்ல போறாரு உள்ள.

அது பக்கத்துல ஒரு நாலஞ்சு பைக்லா பார்க் பண்ணிருக்காங்க.

இங்க ஒரு டைனிங் டேபிள்ருக்கு .

அங்க ரைட் சைடு ஒரு பெரிய லாரி நிக்கிது.

அதுக்கு முன்னாடி ஒரு பேரிகேட்ருக்கு .

அவன் கைல ஒரு போன் வச்சுருக்கான்.

பேக்ரவுண்ட்ல எதோ ஒரு ஜிம்மு மார்ருக்கு.

இது ஊட்டில வந்துட்டு ஷூட்டிங் பாயிண்ட் போல.

ஒரு நாலஞ்சு பேர் நடந்து வராங்க.

ஆனந் தாரா டிஸ்ட்ரிக் ஆஃபீஸ் அப்டின்னு அங்க இங்கிலீஷ்ல ஒரு போர்டு வெச்சிருக்காங்க.

சென்ட்ல வந்துட்டு இந்தியன் பிளேக் ஏத்திருக்காங்க.

இவுங்களுக்கு முன்னாடி வந்துட்டு செயின் மாரி ஒன்னு போட்ருக்காங்க.

ஶ்ரீ சாரதா ஸ்டோர்ஸ் அப்படினு இங்கிலீஷ்ல எழுதிருக்காங்க.

உள்ள ஒரு ரெண்டு மூணு பேர் நிக்கிறாங்க.

ரைட் சைடுல வந்துட்டு அரிசி மூட்டலா ட வந் அடுக்கி வச்சுருக்காங்க.

அங்க கீழ ஒரு ரெண்டு மூணு பைக் நிக்கிது.

இங்க கார்னர்ல ஒரு கேமரா மாட்டிருக்காங்க.

அவருக்கு பின்னாடி ஒரு லேடிஸ் உக்காந்துருக்காங்க.

அந்தப் பக்கத்துல ஒரு பெரிய பெட்டிலா வெச்சிருக்காங்க.

இங்க எதோ ஒரு காம்பவுண்ட் செவுரு மாரி கட்டிருக்காங்க.

அ ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணிருக்காங்க.